வணக்கம் ஜெயா வணக்கம் நந்தினி எப்படி இருக்கீங்க

ஆஹ் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நானும் நன்றாக இருக்கிறேன் நந்தினி நீங்கள் நானும் நன்றாக இருக்கின்றேன் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உம் நலம் சரி வாங்க நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம மூணு பேரும் பேச போறது வந்து புவி வெப்பமாதல் பத்தி பேசப்போறோம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு அப்பறம் ஒவ்வொருத்தரா பேசுங்க சரியா சரி புவி வெப்பமாயிதல் என்பது புவிமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையில் ஏற்பட்டிருக்கும் சீரான வெப்பநிலை உயர்வை குறிக்கிறது

மேற்பரப்பு வெப்பநிலை அஹ் ஜீரோ புள்ளி எழுவத்தி நாலு ஜீரோ புள்ளி பதினெட்டு டிகிரி செலிசியஸ் கூடியிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் நடுவில் தற்போது வரையிலான தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கான அரசிடைக்குழு முடிவு செய்துள்ளது. இந்த அடிப்படையான முடிவுகள் ஜி எயிட் நாடுகளில் அறிவியல் கழகங்கள் உட்பட எழுவதுக்கும் கூடுதலான அறிவியல் சமூகங்களில் அறிவியல் கழகங்களும் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றது தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கான அரசிடைக்குழுவின் அறிக்கையில் தொகுக்கப்பட்டுள்ள தட்பவெப்பநிலை மாதிரிகளின் எதிர்கால மதிப்பீடுகள் இருபத்தோறாம் நூற்றாண்டின் புவி மேற்பு வெப்பநிலை மேலும் ஒன்று புள்ளி ஒண்ணு தொடக்கம் ஆறு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் வரை கூடலாம் என்பதை சுட்டிக் காட்டுகிறது. ஒவ்வொரு தட்பவெப்பநிலை மாதிரியும் வெவ்வேறு அளவு வெப்பம் சிறுகுத்தும் வளிமண்டலங்களின் வெப்பநிலை கூட்டும் திறனையும் எதிகால உற்பத்தி அளவுகளையும் பயன்படுத்துவதால் தட்பவெப்பநிலை மாதிரிகளின் மதிப்பீடுகளையும் மாற்றபடுகின்றன. புவி சூ சூடாதல் புவியின் எல்லா இடங்களிலும் ஒரே அளவில் இருக்காது என்பது உட்பட பல நிச்சயமற்ற தன்மைகள் இந்த தட்பவெப்பநிலை மாதிரிகளின் மதிப்பீடுகளில் காணப்படுகிறது. கூடுதலான ஆய்வுகளில் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு வரை கருதியே செய்யப்பட்டுள்ளன எனினும், வெப்பம்

நீண்ட ஆயுட்கால என்பவற்றின் கருதும் போதும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்கு அப்பாலும் புவி சூடாதல் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிவரும் புவி வெப்பநிலை கடல் மட்டத்தை உயரச் செய்து வீழ்படிவு கோலத்தை மாற்றிவிடும், மேலதிகமாக இதில் பு மிதவெப்ப மண்டல பாலைவனப் பகுதிகள் விரிவடைவதும் அடங்கலாம். பனியாறுகள், நிலை உறை மண், கடல் பனி என்பவை துருவங்கள் துருவங்களை நோக்கி தொடந்ந்து பின்வாங்கும் என் எதிர்வு கூற கூறப்படுகிறது. சூடாதல் விளைவு ஆர்க்டிக் பகுதியில் கூடுதலாக காணப்படுகிறது. சீரற்ற தட்பவெப்பநிலை நிகழ்வுகளின் கடுமை கூடுதல், உ உயிரின அழிவு வேகம் கூடுதல், வேளாண்மை விளைச்சளின் மாற்றங்கள் என்பவை எதிர்பார்க்கப்படும் சில விளைவுகளாகும். புவி சூடாதலினைக் குறித்து அதைத் தடுப்பதற்கான நடைமுறைகளை குறித்தும் கருத்துப் பரிமாற்றங்கள் தொடர்ந்துக் கொண்டிருக்கின்றன. புவி சூடாதல் விளைவுகளை தடுப்பதற்கே இப்போதைக்கு முறையா முறைகளான வெப்பம் சிறுகுத்தும் வளிமண்டலங்களின் உமிழ் உமிழ்வைக் குறைத்தல், சூடாதல் காரணமாக ஏற்படும் விளைவுகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் என்பன முக்கியமானவையாகும். வெப்பம் சிறுகுத்தும் வளிமங்களில் உமிழ்வைக் குறைக்கும் நோக்குடைய கியோத்தா நெறிமுறையில் பல நாடுகள் கைச்சாத்திட்டு நடைமுறை நடைமுறைக்கு கொண்டுவந்துள்ளன. ஆஹ் ஜெயா உங்களுக்கு வெப்ப நிலை மாற்றங்களை பத்தி எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு வந்து வெப்பநிலை மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் தெரியும் அதை பத்தி நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்றேன் புவி சூடாதலின் போது புவிக்கு அண்மித்த வெப்பநிலையின் உலகலாவிய சராசரியின் மாற்றம் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலான காலப்பகுதியில் வெப்பநிலை வந்து ஜீரோ புள்ளி எழுவத்தி நாலு டிகிரி செல்சியஸில் இருந்து ஜீரோ புள்ளி பதினெட்டு டிகிரியில் அஹ் ஆல் கூடியுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி அ ஐந்து வரையிலான காலப்பகுதியில் வெப்பநிலை கூடும் விதத்தோடு ஒப்பிடுகையில் அதன் கடைசி ஐம்பது ஆண்டுகளில் வெப்பநிலை கூடும் வீதம் இரட்டிப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ டிகிரி பதிமூணு ஜீரோ புள்ளி பதிமூணு டிகிரி செல்சியஸில் இருந்து ஜீரோ புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வந்து கடந்த ஆண்டு வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அதிகமா வந்து வெப்பம் இருக்கு அப்படிங்குறதை வந்து நமக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க நகர்ப்புற வெப்பத் தீவு விளைவு புவி சூடாதலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டாம் முதல் வந்து பத்து ஆண்டுகளுக்கு வந்து ரெண்டு டிகிரி என்ற வீதத்தில் புவி வெப்பநிலையைக் கூட்டியுள்ளது. செய்மதி அளவுகளின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அடிவளிமண்டலத்தின் கீழ் பகுதியில் வெப்பநிலை பத்து ஆண்டுகளுக்கு ஜீரோ புள்ளி பன்னெண்டு தொடக்கம் வரை கூடியுள்ளது அப்படின்னு நம்மளுக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு முந்தைய ஒன்று அல்லது இரண்டு ஆயிரம் ஆண்டுகளின் காலத்தில், இடைமத்திய கால வெப்பமான காலகட்டம் அல்லது சிறு பனி யுகம் ஆகிய உள்ளூர் ஏறத்தா ஏற்றத்தாழ்வுகள் தவித்துவிடுத்து ஒப்பீட்டளவில் சராசரி வெப்பநிலை கூடுதல் மாற்றம் இருந்திருந்திருக்கலாம் அப்படிங்குற்தை வந்து நம்பப்படுகிறது நாசாவின் கோடார்டு விண்வெளி ஆய்வுகளுக்கான நிறுவனத்துல நிறுவனத்தின் மதிப்பீட்டின் படி, ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளின் பிற்பகுதியில வெப்பநிலை தொடர்பான நம்பகமான பரவலான கருவியின் அளவீடுகள் கிடைக்கப் பெற்றதில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே வெப்பநிலை வந்து அதிகமா இருந்த ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவ்வெப் வெப்பநிலைத் தரப்படுத்தலில் இரண்டாவது இடத்தைப்பிடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டை விட சில கீழ்நூறு பாகைகள் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வானிலையின் அமைப்பும் தட்பவெப்ப ஆராய்ச்சிப் பிரிவும் மேற்கொண்ட மதிப்புகளின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதலிடத்தையும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் இடத்தையும் பிடித்திருக்கிறது. இருவதாம் நூற்றாண்டின் மிகவும் வலிமையான எல் நீனோ அப்படிங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்றமையால் அவ்வாண்டின் வெப்பநிலைகள் வந்து சராசரி அதவ அளவைவிட ரொம்ப அதிகமா இருக்கே அப்படிங்குறதை சொல்லியிக்காங்க வெப்பநிலை மாற்றம் வந்து உலகம் முழுவதும் ஒரே அளவுல நடைபெறாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நிலத்தின் வெப்பநிலை கடல் வெப்பநிலையை விட இரண்டு மடங்கு வேகமாக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலத்தைவிட கடல் வெப்பம் கூடுதலா இருக்கும் அப்படிங்குறதால கடல் வந்து ஆவியாகி நிலப்பரப்பை விடவும் வெகு தூரமாக வந்து வெப்பத்தை இழுக்கக் கூடியதாகவும் இருக்கு அப்படிங்குறதை சொல்லியிருக்காங்க வடக்கு அரைக்கோளம் தெற்கு அரைக்கோளத்தை விட கூடுதல் நிலப்பரப்பை கொண்டிருப்பதாலும் பனி வெண் எகிர்சிதறல் பின்னூட்டச் சக்கரத்துக்குள்ளாகும் கூடுதலான பருவ தூவிப்பனியுள்ள நிலப் பகுதிகளுடன் கடல் பனியும் காணப்படுவதாலும் வடவரைக்கோளம் துரிதமாக வந்து வெப்பமடைகிறது அப்படிங்குறதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க வெப்பம் சிக்குறுத்தும் வளிமங்கள் கூடுதலாக வடவரைக்கோளத்தில் இருந்து அவ்வளிமங்கள் வந்து இரண்டு அரைக்கோளங்களின் வளிமங்கள் கலக்க எடுக்கும் நேரத்தை விட கூடிய நேரம் வந்து வளிமண்டலத்தில் இருப்பதால்

தாக்கம் காரணமாகவும் வந்து வெப்பநிலை வந்து அதாவது தட்பவெப்ப நிலை வந்து சீராக பல நூற்றாண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வுகளின் படி வெப்பம் சிக்குறுத்தும் வளிமம் வளிமங்களின் உமிழ்வு ரெண்டாயிரம் ஆண்டு அளவுகளில் கட்டுப்படுத்தப்பட்டாலும் வெப்பநிலையினால் மேலும் வந்து வெப்பநிலை வந்து இந்த பூமியில வந்து அதிகமா தான் இருக்கும் அப்படிங்குறதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நந்தினி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வெளி

அஹ் நான் சொல்றேன் ஜெயா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தட்பவெப்பநிலையுடன் தொடர்பில்லாத காரணங்களுக்கும் தட்பவெப்பநிலை மாற்றங்களுக் அஹ் காட்டுகிறது. எரிமலை வெடிப்புகள், புவி அஹ் சூரியனைச் சுற்றும் பாதையில் ஏற்படும் மாற்றங்கள் என்பன தடவெப்பநிலையின் செல்வாக்குக்கு செல்லும் வழியில் அஹ் வெளிக் கரணங்களாகும். பொதுவாக இதில் மூன்று முதல் மூன்று காரணங்களே வெப்பநிலை மாற்றங்களுக்கு ஏற்றதாகும். நிலா நிலா உலகின் சூரியன் சுற்றும் பாதையின் மிக பொதுவாக மெதுவாக அஹ் மெதுவாகவே மறை மறை அஹ்

உம் சரி ஓகே வளிமண்டலத்திலுள்ள வளிமங்கள் அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் மீண்டும் உமிழ்வதன் மூலம் கோள் ஒன்றி கீழ் வளிமண்டலமும் அதன் மேற்பரப்பும் வெப்பமடைதல் வெப்பம் சிக்குறும் விளைவு எனப்படுகிறது. வெப்பம் சிக்குறும் விளைவை ஜோசப் இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே ஜோசப் ஃபோரியர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருவத்தி நாலாம் ஆண்டு கண்டறிந்தார், ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் சிவாந்தே அரியனில் அரினியஸ் வெப்பம் சிக்குறும் விளைவின் அளவைக் கண்டறிந்தார். புவிசூடாதலுக்கு மாந்த நடவடிக்க்கைகள் ஒரு காரணியமல்லாவென கருது அறிவியலாளர்கள் உட்பட்ட எவராலும் வெப்பம் சிக்குறும் விளைவின் இருப்பு மறுப்புக்குள்ளாகவில்லை. மாறாக மாந்த நடவடிக்கைகளால் வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம் சிக்குறுத்தும் வளிமங்கள் செறிவு மாறும் போது வெப்பம் சிக்குறும் விளைவு எவ்வாறு மாற்றமைடையும் என்பதே கேள்விகுள்ளாகியுள்ளது இயற்கையாகவே வளிமண்டலத்திலுள்ள வெப்பம் சிக்குறுத்தும் வளிமங்கள் சுமார் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை சராசரியாக வெப்பமாக்கும் விளைவைக் கொண்டுள்ளது நீராவி சிக்குறுத்தும் விளைவில் முப்பத்தி ஆறு முதல் எழுவத்தி எழுவது சதவீதத்திற்கு காரணமாகிறது கரியமில வளி வளிமன் மீத்தேன், ஓசோன் சிக்குறும் விளைவில் அஹ் மூணு முதல் ஏழு சதவீதத்திற்கு காரணமாகிறது என்பன முக்கிய வெப்பம் சிக்குறுத்தும் வளிமங்களாகும். கதிரியக்க சமநிலையில் முகில்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன, ஆனால் இவை நீரை நீர்ம நிலையிலோ அல்லது திண்ம நிலையிலோ கொண்டிருப்பதால் இதன் வெப்பம் சிக்குறுத்தும் விளைவு நீராவியிலிருந்து வேறாக கணிக்கிடப்ப்படுகிறது தொழிற்புரட்சி முதல் மாந்தரின் நடவடிக்கைகள் வளிமண்டலத்தின் வெப்பம் சிக்குறுத்தும் வளிமங்களின் செறிவை கூட்டியது, இதன் மூலம் அஹ் சி ஓ டூ, மீத்தேன், அடிமண்டல ஓசோன், குளோரோபுளோரோ ரோகாபன், நைட்ரஸ் ஆக்சைடு வளிமங்களில் இருந்தன கதிர்வீச்சு திணிப்பிற்கு இட்டுச் செல்கிறது. ஆயிரத்தி எழுநூறுகளின் நடு ஆண்டுகளின் தொடக்கம் வளிமண்டலத்தில் அஹ் சி ஓ டூ, மீத்தேனின் செறிவு முறையே முப்பத்தி ஆறு சதவீதம் மற்றும் நூத்தி நாப்பத்தி எட்டு சதவீதமால் கூடியிருக்கிறது. பனிக் கருவங்களிலிருந்து நம்பகமான தரவு பெறப்பட்டுள்ள கடந்த

அஹ் சி ஓ டூ இருவது மில்லியன் ஆண்டுகளின் முன்னரே நிலவுலகில் காணப்படுகிறது இருவ கடந்த இருவதாம் ஆண்டுகளில் பல்வேறு மாந்த நடவடிக்கைகளின் போது எரிக்கப்பட்ட புதை படிவ எரிபொருள் மூலமே கூடியிருக்கும் சி ஓ டூ அளவில் சுமார் முக்கால் பங்கி உமிழப்பட்டுள்ளது. மிகுதி சி ஓ டூ அளவில் பெருமளவு காடழிப்பை முதன்மையகக் கொண்ட நில பயன்பாடு மாற்றத்தினால்

சி ஓ டூ செறிவு கூடச்செல்கிறது. எதிர்காலத்தில் சி ஓடூ செறிவு கூடச்செல்லும் வேகம் பொருளாதார, சமுக, தொழில்நுட்ப, இயற்கை துறைகளில் ஏற்படும் வளர்ச்சிகளை தங்கியுள்ளது. தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கான அரசிடைக்குழுவின் வளிம உமிழ்வு சுழல்களின் மீதான சிறப்பு அறிக்கை ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சி ஓஅ டூவின் செறிவு ஐநூத்தி நாப்பத்தி ஒண்ணு PPM முதல் தொள்ளாயிரத்தி எழுவது PPM வரை ஒரு பரந்த வீச்சை கொடுத்துள்ளது. நிலக்கரி, தார். மணல், மீத்தேன் சோமம் ஆகியவை அளவுக்கு மீறிய பயன்பா படுத்தப்படுத்தனால் புதைபடிவ

மேல் வளிமண்டல ஓசோன் அழிவு ஒரு குளிர்விக்கும் விளைவைக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளின் பிற்பகுதி வரையில் ஓசோன் ஓட்டையின் பெரும்பகுதி ஏற்பட்டிருக்கவில்லை. கீழ் வளிமண்டலத்தின் ஓசோன் காணப்படுவாதால் அது புவி சூடாதலுக்கு காரணியமாகிறது எனக்கு தெரிஞ்ச வரக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது தெரியுமா ஜெயா

குறைந்துச் செல்லுதல் நிகழ்வான புவி மங்குதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதாம் ஆண்டு முதல் தற்போது வரை வந்து புவி சூடாகுதலை பகுதிய பகுதியளவில் எதிரீடு செய்துவந்துள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாசுக்களாலும் எரிமலைகளாலும் உற்பத்திச் செய்யப்படும் வளித்தொங்கல்கள் நிலவுகு மங்களுக்கும் முக்கிய காரணமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உள்வரும் சூரிய ஒளியின் தெறிப்பைக் கூட்டுவதன் மூலம் இவை ஒரு குளிர் விளைவை ஏற்படுத்துகின்றன. புதைபடிவ எரிமங்களின் எரிப்பின் போது வெளியாகும் கரியமில வளிமத்தால் உண்டாகும் சூடாக்கும் விளைவை அதே

வெப்பநிலை கூடுதலுக்கு கரியமில வளிமம் அல்லாத ஏனைய வெப்பசிக்குறுத்தும் வளிமங்களே க கரணியம் என சேம்சு என்சன்னும் அவரது சகாக்களும் ஒரு கோட்பாட்டை வந்து முன்மொழிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பத்தாண்டுகளாக புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த வேண்டும் எனில் கரியமில வாயு உமிழ்வை கட்டுப்படுத்துவதே வழி என்று அதிலேயே கவனமாக இருந்தார்கள்.

தொழிற்புரட்சிக்குப் பிறகு ஏற்பட்ட புவி வெப்பநிலை உயர்வில் எழுவது சதவீதம் வந்து கரியமில வாய்வுனாலேயே வந்து நிகழ்ந்துருக்கு தற்போது புவி வெப்ப நிலை அதிகரித்து வருவதற்கு பெருமளவுக்கு வந்து மீத்தேன் வாய்வு தான் காரணமா இருக்கு அப்படிங்குறதை சொல்லியிருக்காங்க சமீபத்தில் வெளிவா வெளியான பருவநிலை தொடர்பான பருவநிலை மாற்றத்துக்கு தொடர்பான ஒரு பன்னாட்டுக் குழுவோட வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா புவி வெப்பநிலை உய உயர்வில் முப்பதில் இருந்து ஐம்பது சதவீதம் இந்த மீத்தேன் வாயுவால தான் நிகழ்கிறது அப்படிங்குறதை வந்து

நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் தான் இதுக்கு புவி வெப்பமாகாம பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் புவிக்கு கொஞ்சம் கால அவகாசம் தருவதாக அமையும் அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நந்தினி நீங்க போன வாரம் ஏற்காடு போயிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இ இங்க இருக்க

அஹ் கண்டிப்பா சொல்றேன் ஜெயா நாங்க ஏற்காடுபோகும் பொழுது எங்களுக்கான வெப்பநிலை வந்து ரொம்ப அங்க குளிர்ச்சியா இருந்துது நாங்க இங்க எங்க ஊருல இருக்குறதை விட அங்க ரொம்ப குளிர்ச்சியா நல்லா இருந்துது எங்களுக்கு பொழுது போனதே அஹ் ஒரு புது அனுபவமா இருந்துது மலை பிரதேசம் எல்லாம் நான் அந்த அளவுக்கு எல்லாம் போனதே இல்ல என்னோட முதல் மலை பிரதேசம்